அதனால ஒண்ணும் இல்ல உங்களுக்குலாம் எந்த problem மும் இல்லைல சில உடம்புக்கு நான் நல்லாதான் இருக்கு எதுவும் problem இல்லை அப்படியே போயிட்டு இருக்கு அப்பப்ப அந்த fever cold தான் season மாறுறது set ஆகாம அந்த மாதிரி ஆகுறதுதான்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

இன்னும் நீங்க நான் weather condition பார்த்துட்டு சொல்றேன் நீங்க எத்தன பேரு என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் guest house லாம் ready பண்ணி வைப்பேன் okay okay இப்போ guest house வர்றோம் அப்படின்னா வந்து எப்படி food அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் food வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடுற மாதிரி வந்து kitchen இருக்கு அது kitchen அதுக்கான things எல்லாமே இருக்கு ஒருவேளை நீங்க வந்து அப்படி set ஆகலை அப்படின்னா நம்ம வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க அவங்களை வைச்சு செய்ய சொல்லலாம் அதுவும் இல்லை அப்படின்னா வெளியிலே அவங்களை விட்டுக் கூட வாங்கி வாங்கிக்கலாம் ப்படி சொல்றீங்~ ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுது வந்து மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால hotel இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் தூரமா போகணும்

குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு kilometre ஆவது போயிட்டு வாங்கிட்டு வரணும் அங்கேயும் ஒரு கடை இரண்டு கடைதான் இருக்கும் அந்த கடையும் இல்லைன்னா நம்மளால இது பண்ண முடியாது so நீங்க thin~ எப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா things எல்லாம் நம்ம வாங்கி போட்டுட்டா கூட அதாவது காய்கறி இதெல்லாம் வாங்கி போட்டுட்டா கூட நம்ம சமைச்சிக்கலாம் சரி okay okay நம்ப சமைக்கிறது matter இல்ல சமைச்சுட்டு trip ரொம்பலாம் திங்கலா நம்ம ஊருக்கு வந்தா நல்லாதானே சாப்பிடுறோம் நீங்க என்ன சொல்றீங்க அதனால சும்மா lemon rice ஒவ்வொரு நாளும் ஒவ்வொண்ணா கட்டிட்டு போகும் புளியோதரை அந்த மாரி ஆமா அந்த lemon rice ஐயும் புளியோதரையும் முதல்ல செய்ய தெரியனுமே

செய்யறதுக்கும் புளியோதரை செய்யறதுக்கு இப்பதான் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா எப்ப வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப எப்படி சமைச்சு மாமியாருக்கெல்லாம் சோறு போடுவேன்னு தெரியலயே அது பாத்துப்போம் அது என்ன நம்ப போடற சாப்டா சாப்பிட்டு தான ஆகணும் அதனால அவங்களயே பழகிருவாங்க அப்படி இல்லாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு set ஆயிருவாயிங்க உம் அவ்வளவுதான் நம்மளே எப்ப பார்த்தாலும் மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா நம்மளயே அது சரிதான் கொஞ்சம் அவங்களையும் மாத்துவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க இல்ல இப்பதான் weather பார்த்தேன்

இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுதானே date சொன்னீங்க

இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுலாம் வந்து முப்பத்தி நாலு degree வெயில்தான் காட்டுது

ஆமா ஆனா வெயில் கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் மூடியா இருக்கும் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்ல correct ஆ இருக்கும்னு நினைக்கிறேன்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 சரி okay okay உம் பாத்துப்போம் அப்படி suppose ஏன்னா நம்ம நம்ப முடியாது திடீர்ன்னு மழையா கூட இருக்கலாம் நம்ம அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி stay பண்ணிட்டு அடுத்து ரெண்டு நாளு கூட தள்ளி போட்டு போயிக்கலாம் சரி okay எதுவும் issue கிடையாது நீங்க பாத்துட்டு சொல்லுங்க எப்படின்னுட்டு அதை பொறுத்து நம்மளும் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்க எப்பவும் free ஆ இருக்கும்போது call பண்ணுங்க நானும் அப்ப பேசுறேன் okay வா உங்களுக்கு முடியலை உடம்பை பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் okay okay கண்டிப்பா

ஹர் மந்திர் சாகிப் சக்கன் ஸ்ரீ ஹர் மந்திர் சாஹிப் அல்லது ஸ்ரீ தர்பார் சாஹிப் பஞ்சாபி உச்சரிப்பு house off cot என்பது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு குருத்வாரா ஆகும் இது சீக்கியர்களில் மிகவும் புனிதமானது புனித ஆலயம்

இதன் அடித்தளம் இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்து எட்டு ஐந்நூத்தி எண்பத்தி எட்டு அன்று சாய்மியான் ஜியால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி நாலாம் ஆண்டில் ஐந்தாவது பாட்ஷா தன் தன் ஸ்ரீ குரு அல்தேவ் சாகிம்ஜி இங்கு ஆதிக்கிறது கையெழுத்து பிரதியை வெளியிட்டார் மேலும் இந்த இடத்தை, அத் சத் தீர்த்தம் என்று அழைத்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஸ்ரீஹா அகல் அக் சாகிப் அடிக்கல்லை ஆறாவது பாட்ஷா தன் தன் ஸ்ரீ முருகன் கோவில் சாகிப் நாட்டினார் இது தவிர ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆப்கான் படையெடுப்புகளின் போது ஸ்ரீஹான் மன்தீப் சாகிப் கட்டிடம் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஜஹான்கானிக் தாக்குதலின் போது பாபா தீப்சி ஜித் ஷாகித்யன் கியாமுன் ஸ்ரீ தர்பார் சாஹிப்பை காத்து, இன்று பாபாஜியின் நினைவாக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

ஸ்ரீ ஹர்மன் சாகிப் அதன் தற்போதைய வடிவத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் சுல்தான் உள் ஹோலம் மகாராஜ் ஜப்சா சிங்க் அலுவாலியவாள் அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது. ஸ்வரன் மந்திரி என்ற இந்திய இந்தியில் அழைக்கப்படுகிறது அந்த தங்க அடுக்கு காரணம் சோர் ஷேர் அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது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 தாக்கங்கள் அதில் தெளிவாக தெரியும் சச்கன் ஸ்ரீஹர்மன் இறைவனின் நான்கு திசைகளிலும் நோக்கிய நான்கு கதவுகள் எல்லா மதம் ஜாதி சமூகம் என்ற எல்லை எல்லா மக்களும் ஊறியது என்பதன் அடையாளம் ஸ்ரீகுரு ராம்தாஸ் சாஹிப்ஜியின் லங்காரில் ஒவ்வொரு நாடும் மதம் ஜாதி பாலினம் போன்றவற்றின் ஒரு ல லட்சத்திரக அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் குரு ஹலங்கள் உண்ணபடு உண்ணப்படுகின்றது வரலாறு அபூதசரஸ் நகரத்தின் அடித்தளம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் குரு ராம்தாஸ்ரீ அவர்களால் புனித தொட்டியை தொட்டு நாட்டினார். சில ஆதாரங்களின்படி இந்த நிலம் அருகில் உள்ள தும் கிராமத்தில் வசிப்பவர்களிடம் இருந்து வாங்கப்பட்டது மற்றவர்கள் அதை வாங்கியதாக கூறுகிறார்கள் குரு அமுதசரஸ் காலத்தில் முகலாய பேரரசர்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 ராம்தாஸ் ஊர் சக்ரம்தாஸ் அல்லது சக்குரு என்ற பெயரிடப்பட்டது ஏரியை கட்டிய குரு அர்ஜுன் முடிக்கப்பட்டு சந்தோசர் மற்றும் ராம்சரின் கல்களைத் தோண்டி ஏரியின் நடுவே ஹரி மந்தர் சாகிப்பை கட்டினார் நகரம் முன்னேறியது குறுகாத கோவிந்த் சாகிப் ஹரிமந்திரன் முன் அகழ்ந்ததைக் கட்டினார் சரண் தளக்கலை தோண்டி நகரின் மேற்கு எல்லையை இரும்புக் கோட்டையைக் கட்டினார்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

பதினெட்டாம் நூற்றாண்டில் நகரத்தில் பல கலவரங்கள் நடந்தன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிசில் தலைமையில் நிறுவப்பட்ட பிறகு பல மிசேல் சர்தார்கள் அமிர்தசரஸில் நிர்வாகத்தை எடுத்துக் கொண்டனர் புனித ஏரியை சுற்றி பல்வேறு தலைவர்கள் தங்கள் கோட்டைகளை அமைத்தனர் வணிகர்கள் மற்றும் தை விஞ்ஞானி விஞ்ஞானர்கள் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக cut off அல்லது

உள்ளது வெளியே வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் அமிர்தசரஸ் பஞ்சாபின் முக்கிய வணிக மையமாக மாறியது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணாம் ஆண்டு மகாராஜா பட்டத்தை அடைந்த ரன்தீப் சிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜம்ஜாமா தோபா மற்றும் பாங்கி தலைவர்களின் கோட்டை மற்றும்

அலுவாலியா மற்றும் ஹன் ஹையா மிஸ்சாலை அடக்கிய பின்னர் அமிர்தசரஸ் முழுவதும் ரஞ்சித் சிங்கின் நிர்வாகத்தின் கீழ் வந்தது கோவிந்த்ஹர் கோட்டை ரஞ்சித் சிங் காலத்தில்

மற்றும் தொழில்துறை மற்றும் வணிக முன்னேற்றத்தில் மேலும் முன்னேறியது சரோவர் கட்டுமானம் முதல் கல்சாஸ் சந்தனா வரை இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்தி எட்டு அன்று குருஜி ஒரு முஸ்லிம் அகீஸ் சாயி மீனாமீர் உடன் அடிக்கல் நாட்டினார் இதற்கு முன் ஸ்ரீகுரு ராம்தாஸ்ரீ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

ஹரு மன்தீஸ் சாகிப் ஜியின் கட்டிடம் இந்த நீர்த்தேக்கத்தின் நடுவில் கட்டப்பட்டது இதன் கார் சேவை சீக்கியர்களால் செய்யப்பட்டது ஸ்ரீ ஹர்மன்தீஸ் சாகிப்பின் ஸ்ரீகுரு சாகிப் ஆயிரத்தி அறுநூத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறில்

டெல்லி அரசாங்கத்தின் பஞ்சாபின் கட்டுப்பாடு பேரா பேராளி விற்கு மட்டுமே இருந்தது மற்றும் சீக்கியர்கள் பல்வேறு தவறான நிர்வாகத்தின் கீழ் பஞ்சாபின் நிர்வாகத்தை நடத்தி வந்தன அமிர்தசரஸ் பகுதி பாகின் மிசாலின் சர்தார் ஹரி சிங்கின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டில் ஆறாவது ஆப் கான் படையெடுப்பின் போது அகமது ஷாத் குரானி போர் கோவில்லை துப்பாக்கி குண்டுகளால் தகர்த்தே தகர்த்தார் அதே ஆண்டில் தீபாவளியின் போது சீக்கியர்கள் மீண்டும் ஹர்மந்தர் சாகிபில் கூறினார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாளில் கைப்பற்றப்பட்டது பிறகு சர்தார் ஜசாத் சிங் அலுவாலிய அனைத்து தவறுகளையும் கை

இந்த நீதிக்காக ஒதுக்கிக் கொண்டனர் இவர் இவ்வாறு சேகரிக்கப்பட்ட தொகை அமிர்தசரஸ் கடனாளிகளிடம் deposit செய்யப்பட்டது deposit செய்யப்பட்டது சுங் சிங் கிராமத்திற்கு சேர்ந்து பாய் தேசராஜ் என்பவரிடம் அனைத்து பணிகளையும் மேற்பார்வையிடும் பணி ஒப்படைக்கப்பட்டது மேலும் அவருக்கு குரு ஹிமோர் என்ற சிறப்பு முத்திரை வழங்கப்பட்டது

senior குருபாஷ் சிங் அவருடன் உறுதியாக போரிட்டு வீர மரணம் அடைந்தார் ரஞ்சித் சிங் ஆட்சிக்கு வரும் வரை குருத்வாரா புனித கட்டிடம் பெரும்பாலும் முடிந்து முடிக்கப்பட்டது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 இருப்புகள் வந்தது கட்டிடம் ஸ்ரீஹரிமந்த சாகிப்கான நிலம் குரு சாகிப்கள் மற்றும் நில உரிமையாளர்களிடம் இருந்து வாங்கப்பட்டது நகர வரைபடமும் அப்போதுதான் தயாரிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபதில் இந்நகரம் ஏரியும் ஒன்றாக கட்டத் தொடங்கியது இரண்டும் கிபி ஆயிர ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்டது நாகங்கள் தயார் ஸ்ரீ குரு அர்ஜுன் சாஹிப் சி அவர்கள்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

சாகிப்பை நான்கு திசைகளிலும் திறந்து வைக்க முடிவு செய்தார் இதன் மூலம் சாதி மதம் நாடு பாலினம் என அனைத்தையும் மக்களிடையே உருவாக்கினார் சீக்கிய மதத்தின் புதிய மதத்தில் சேர அழைக்கப்பட்டார் கட்டிடத்தின் கட்டுமானம் கட்டிடத்தின் கட்டுமானம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாலு ஆகஸ்ட் செப்டம்பரில் நிறைவடைந்தது மற்றும் ஸ்ரீ குரு அர்ஜுன் சாஹிப் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ குரு கரன் சாகிப் ஹர் மந்திர் சாகிப்பில் நிறுவினார் பாபா புத்தாச்சி முதல் எழுத்தாளராக நியமிக்கப்பட்டார் இதன் பிறகு சீக்கியர்கள் லே அவர் தனது ஆலயத்தை கண்டுபிடித்தார் ஸ்ரீ ஹர் மந்தர் சாகிப் ஏரியின் நடுவில் ஏழுவத் அறுபத்தி ஏழு அடி சதுரத்தில் உள்ளது

ஒவ்வொரு மேகர பத்து அடி உயரமும் எட்டு அடி ஆறடி அங்குலமும் கொண்டது வாசலில் அழகான கலை வேறுபாடுகள் உள்ளன ஹர் மந்தர சாகிப்பின் பிரதான கட்டிடத்திற்கு செல்லும் பாலத்தின் பக்கத்தில் இருந்து அவை வெளிப்படுத்தப்படுகிறது பாலம் இருநூத்தி ரெண்டு அடி நீளம் கொண்டது மற்றும் இருபத்தொரு அடி அகலம் கொண்டது

பட்டுள்ளது ஸ்ரீஹர்மந்தர் சாகிப்பின் பிரதான கட்டிடம் மூன்று மாடிகளைக் கொண்டது முதல் தளம் பலத் பாலத்தை எதிர்கொள்கிறது மற்றும் முதல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முதல் தளம் உச்சவரம்பு இருபத்தி ஆறு அடி ஒன்பது அங்குலம் உயரம் கொண்டது இரண்டாவது தளத்தில் மேலே நாலு அடி உயர அணை உள்ளது மற்றும் நான்கு மூலைகளிலும் இணைக்கப் பட்ட உள்ளன மூன்றாவது மாடியில் மூன்று கதவுகள் உள்ளன மற்றும் ஸ்ரீகுரு சாகிப் பாராய பாராயணம், எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது? இந்த மஞ்சளுக்கு மேல் ஐந்து இதழ்கள் கொண்ட ஓவியத்துடன் கூடிய குவி மாடம் உள்ளது மற்றும் தலைக்கு ஹால் ஒரு அழகான கூடையில் முந்தியுள்ளது ஸ்ரீஹர்மன் சாகிப்பின் கட்டிடம் முஸ்லீம் மற்றும் இந்து கட்டிடங்களின் தனித்துவம் கலவை கலவையாகும் மற்றும் கட்டிட உலகின் சிறந்த கட்டிடங்களில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது பிரின்ஸ் சாஹா சஹாபன் பாபா புத்தாத்தி பாபா, பிந்தீசன் பாய் மணி சிங் சாந்த் கோபால் தாசின் சோகம் பாய் சஞ்சல் சிங் பாய் ஆத்மா சிங் பாய் ஷாம்சிங் பாய்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 இந்தியாவிலுள்ள, தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலை என்பது பொதுவாக வெப்பமண்டலக் காலநிலையாகும். இது மழைக்காலங்களில் தவிர ஆண்டு முழுவதும் வெப்ப காலநிலையாகக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, அருகே உள்ள

இதன் வரலாறு தமிழகத்தின் காலநிலை இங்கு பெய்யும் மழையளவு மற்றும் வெப்பத்தைப் பொறுத்து வேறுபடுகிறது கீழ் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி வெப்பமண்டல சவநிலை காலநிலையில் கீழ் வருகிறது. மேலும் மாநிலத்தின் ஒரு சிறிய பகுதி ஈரப்பதமான வெப்பமண்டல காலநிலையில் கீழ் வருகிறது வறண்ட ஈரப்பதம் முதல் அரை வறண்ட வெப்பநிலை வரை மாநிலத்தின் காலநிலை இருக்கிறது தோர்த்வைட் மற்றும் மாதரின் அணுகுண்டுமுறைபடி மாநிலத்தில் காலநிலை அரை வறண்ட கோடை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பருவகாலங்கள் தட்பவெப்பநிலை அடிப்படையில் நன்காகப் பிரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் கோடைக்காலம், மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஏற்படுகிறது. மாநிலம் முழுவதும் கடுமையான வெப்பம் மற்றும் மழையால் வகைப்படுத்தப்படுகிறது. குளிர்காலங்கள் டிசம்பர் தொடக்கத்தில் தொடங்கி மார்ச் ம~ நடுப்பகுதி வரை முடிகிறது. குளிர்கால தட்பவெப்பநிலை இனிமையானதாகவே இருக்கிறது சில நேரங்களில் குளிர்கள் வந்து அதிகமாகவும் காணப்படும் இக்காலங்களில வந்து பகல் பொழுது, பிரகாசமாகவும், வெயிலாகவும் இருக்கும். சூரிய ஒளி மிகவும் வெப்பமாக இருக்காது. சூரியன் மறைந்தவுடன் வெப்பநிலை வீழ்ச்சியடைகிறது, பகலில் வெப்பம் குளிர்ந்த காலநிலைக்கு இதமளிக்கிறது. குளிர்காலம் சில நேரங்களில் கடும் குளிராகவும் இருக்கும் அது இந்தியாவில் சில பகுதிகளில் ஹம் நிறையாக காணப்படும் சில பகுதிகளில் கம்மியாக கணப்படும் அது அந்தந்த மாநிலத்திற்கு ஏத்த சூழ்நிலைகளும் காலநிலைகளும் பொருட்படுத்தப்படுகிறது ந~ நமது தமிழகத்தில் வெப்பநிலை சற்று கம்மியாகவே காணப்படும் குளிர்காலத்தில் சற்று கம்மியாகவே காணப்படும் அஹ் வடக்கு மாநிலங்களில் அஹ் குளிர் சற்று அதிகமாகவே காணப்படும் காஷ்மீர் போன்ற இடங்களில் சற்று அதிகமாவே காணப்படும் மழைக்காலம் மழைக்காலங்களில் மாநிலத்தில் மூன்று வெவ்வேற மழைக்காலங்கள் உள்ளன மேம்பட்ட மழை மழைக்காலத்தில் பின்னடைவின் போது அக்டோபர் நவம்பர் அந்தமான் தீவுகள் சுற்றுப்புறத்தில் வெளிவரும் வெப்பமண்டல சூறாவளிகளில் இருந்து வரும் மழை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் மாதங்கள் வரை மத்தியதரைக் கடல் பகுதியிலிருந்து வெளிப்படும் வெப்பமண்டலக் காற்றுகளால் மேற்கிருந்து ஆதிக்கம் செலுத்தும் மழையாகும் மூன்றாவதாக தென்மேற்கு பருவமழை இது தமிழ்நாட்டின் வேலூர், ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலைத்தொடர்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது சென்னைக்கு மழையை கொண்டு வர அதிக தீவிர மேலை~ மழை மேகங்களை உருவாக்குகிறது. மழையற்ற வறண்ட காலம் என்பது பிப்ரவரி முதல் ஜுன் தொடக்கம் வரை இருக்கும். வடக்கு அரைகோளத்தை நோக்கி வீசும் தென்மா~ தென்மேற்கு காற்று காரணமாக மழைக்காலங்களில் தமிழ்நாடு மழை பெய்கிறது வடகிழக்கு காற்று காரணமாக குளிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மழை பெய்யும். மாநிலத்தில் சாதாரணமாக ஆண்டு மழையளவு சுமார் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு kilometer millimeter முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டில் ஆகும். இதில் நாப்பத்தி இரண்டு சதவீதம் வடகிழக்கு பருவமழை வழியாகவும், முப்பத்தி இரண்டு சதவீதம் தென்மேற்கு பருவமழை வழியாகவும் பெய்கிறது மாநிலமானது அதன் நீர்வளங்களை புதுப்பிக்க, மழையை முழுவதுமாக சார்ந்து இருப்பதால், பருவமழை தோல்விகள் மிகவும் கடுமையான நீர் பற்றாக்குறை மற்றும் கடுமையான வறட்சிக்கு வழிவகுக்கிறது தமிழகம் ஏழு வேளாண் காலநிலை மண்டங்க~ களாக வகைப்படுத்தப் பட்டுள்ளது வடகிழக்கு, வடமேற்கு, மேற்கு, தெற்கு, அதிக மழை, அதிக உயரமுள்ள மலைப்பாங்காக மற்றும் காவேரி டெல்டா மிகவும் வளமான விவசாய மண்டவம் மண்டலம் இது தான் தமிழகத்தின் பல்வேறு நக~ நகரங்களில் சராசரி வெப்பநிலை பரவுகிறது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை பல மாவட்டங்களில் மழையின் அளவு பெய்து வருகுறது. இரண்டாயிரத்தி பதினைஞ்சு தென்னிந்தியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் நவம்பர் மாதத்தில், சென்னை ஆயிரத்தி நாப்பத்தி ஒன்பது millimeter மழை பெய்தது. நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு millimeter பெய்த கனமழையாக, இந்த மழைப்பொழிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை நகரில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு ஒரு நூற்றாண்டில் மிக மோசமானதாக விவரிக்கப்பட்டது சூறாவளிகளும் இதில் நிகழ்ந்தன. சூறாவளிகள் தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு சில புயல்கள் ஒகி புயல், தானே புயல், வர்தா புயல், கஜா புயல், நிவர் புயல் இரண்டாயிரத்தி நாலு ஆசிய tsunami பேரழிவு, வறட்சி மற்றும் பஞ்சம் காரணமாக இருந்தது, tsunami யின் தாக்கம் தமிழகத்தை உலுக்கியது கரையோர வள மையத்தில் அறிக்கையின்படி, எண்ணூரில் உள்ள தொழில்துறை பகுதிகளில் காற்றின் தரம், அதே போல் போயஸ் தோட்டம் மற்றும் படகு சங்கம் ஆகியவை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தரங்களுக்கு மேல் உள்ளன. இந்த மையம் இரண்டாயிரத்தி பதினாறில் அவர்களின் காற்றின் தர ஆய்வின் ஒரு பகுதியாக வடக்கு சென்னை மற்றும் சென்னை நகரங்களில் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பதினோரு காற்று மாதிரிகளை எடுத்தது. குறைந்த அளவிலான காற்று மாதிரியில் பொருத்தப்பட்ட வடிப்பான்களைப் பயன்படுத்தி இருவத்தி நாலு மணி நேர மாதிரிகள் எடுக்கப்பட்டு பிறகு பகுப்பாய்வு செய்யப்பட்டது பங்கேற்பு விஷயம் அல்லது தூசி milli micrometer க்கும் குறைவாக மா~ காற்றின் மாசு இருந்தால் ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் automobile வெளியேற்றம், நிலக்கரி எரித்தல், குப்பை மற்றும் நிலப்பரப்பை எரித்தல், உலோகங்களை கரைத்தல் இவைகள் செயல்படுத்தப்பட்டன

நல்லதானீர் ஒடாய் குப்பமின் காற்றின் தரம் ஒரு கன meter காற்றில் இருநூத்தி இருவது microgram கொண்ட மிக உயர்ந்ததாகும். என்னூரில் இருந்து பிற பகுதிகளில்

இதனுடன் கொடுங்கையூர் ஆகியவற்றை அனைத்து அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் கூற்றின் படி மிகவும் ஆரோக்கியமானதாக் கருதப்படுகின்றன மேலும் இந்தியாவின் காலநிலை இந்தியாவின் காலநிலை பகுதிகள் அதைப்பற்றி ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் மிகவும் பரந்த ஒரு உள்ளது இந்தியா ஒரு பரந்த துணைக்கண்டமாக இருப்பதால் இந்தியாவில் தட்பவெட்ப நிலை இந்தியாவின் தட்ப வெட்ப கால நிலை பலதரப்பட்டதாக உள்ளது. அதனால் தட்பவெப்பக்காலநிலை இந்நாட்டு மக்களின் வேளாண் முறை, உணவு, உறைவிடம், வாழ்க்கை முறை மற்றும் பழக்கவழக்கங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனித இனம் மற்றும் பூமியில் நிலைத்து இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பூமியில் அமைந்துள்ள சாதகமான சூழ்நிலை மட்டுமே காற்று, நீர், மண்ணு, மற்றும் வேளாண்மை ஆகிய நான்கும் மனிதன் இன்னும் புவியியல் உயிருடன் இருக்க காரணமாக முக்கிய இயற்கை சக்திகள். தட்பவெப்பக்காலநிலையின் அங்கங்களாக வெப்பநிலை, காற்று அழுத்தம், காற்று வீசும், ஈரப்பதம் ஆகியவற்றை ம~ மழை இது நீராகவோ, உறைந்த தூவிப்பனி வீழ்வாகவோ இருக்கலாம் இப்பூமியில் இடத்துக்கு இடம் மாறுபட்டுள்ளது. தட்பவெப்பநிலை காலங்களில் அங்கங்களில் உள்ள மாறுபாடுகள் பலதரப்பட்ட தாவர வகை அல்லது செடிகொடி முளைக்கும் முறை vegetation அமைகிறது காரணிகள் இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைப்பு அதாவது அதன் நிலப்பரப்பின் அமைப்பு வேறுபாடுகளிலும், வடக்கில், காஷ்மீரின் காலநிலைக்கு தெற்கே கன்னியாகுமரியின் காலநிலைக்கும் இடையே பெரும் வேறுபாடுகள் உண்டு. வடக்கு வடகிழக்காகப் பரவியுள்ள இமயமலை நடு ஆசியாவிலிருந்து கடுங்குளிருடன் வீசும் பனிமுனைக் காற்றின் தடுத்து நிறுத்தப்படுகிறது. வடமேற்கில் உள்ள தார் பாலைவனத்தில் ஏற்படும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தெற்கிலிருந்து அதிக ஈரப்பதத்துடன் வீசும் காற்றினை இந்திய மூலவந்தீவினை தீபகற்பத்தை முக்கோண அமைப்பானது மற்றும்

இந்தியாவின் காலநிலையில் வலுவான செல்வாக்கு செலுத்தப்படுகின்றன. இந்தியாவில் பலதரப்பட்ட காலநிலைகள் மற்றும் சிற்றிடத் தட்பவெப்பங்கள் உள்ளதால் இங்குள்ள காலநிலையின் ஆய்வு என்பது ஒரு சிக்கலான தலைப்பே கடக ரேகை இந்தியாவின் இரண்டு காலநிலைப் பகுதிகளாக அல்லது வெப்பமண்டங்கலம் மற்றும் கீழ்வெப்பமண்டலம் என்று பிரித்தாலும், இமய மலையின் தாக்கத்தால் இந்தியாவின் ஒரு வெப்பமண்டலம் பகுதியாகவே கருதப்பட வேண்டும். மேலும் இந்தியா முழுவதும் பருவ மழைக்கு ஏற்ப தட்பவெப்பநிலை உள்ளது. ஆனால் வானிலையிலுள்ள மூலங்களில் பிணைப்புகளால் இந்தியாவின் காலநிலையில் சில பிராந்திய வேறுபாடுகள் உள்ளன. இவ்வேறுபாடுகள் பருவ கால தட்பவெப்பநிலையில் உப மாதிரிகளாக பிரதி~பிரதிநிதிக்கப்படுகின்றது. இதை அடிப்படையாகக் கொண்டே காலநிலை மண்டலங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்படுகிறது. காலநிலைகளை வகைப்படுத்தும் போது ஒரு சிக்கலான காரியம். ஆனாலும் பல காலநிலை வள்ளுனர்களால் காலநிலை வகைப்படுத்தப்படும் திட்டமுறைகளை நமக்கு தந்துள்ளனர் அதிலொன்று கொம்பெனின் காலநிலை வகைப்படுத்தும் திட்டமுறை. அதாவது கோப்பென் காலநிலை வகைப்பாடு படி மாதாந்திர தட்பவெப்பம் மற்றும் மழையளவை அடிப்பிறையாக கொண்டு காலநிலை மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது கொப்பெனின் காலநிலை வகைப்படுத்தும் திட்டமுறைப்படி இந்தியாவில் ஐந்து முக்கிய காலநிலை மண்டலங்கள் உள்ளன. அவை, வெப்பமண்டல காலநிலை, வறண்ட காலநிலை, குறைந்த மித வெப்பமண்டல காலநிலை, குளிர்ந்த மித வெப்பமண்டல காலநிலை, துருவ காலநிலை பருவங்களின் தாளலயம் ஒரு வருடத்திற்கு இந்தியாவில் நான்கு காலநிலைப் பருவங்களை வளி மண்டல ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுகொள்ளபட்டுள்ளது. அவை குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக் காற்று மழைக் காலம், வடகிழக்குப் பருவப்பெயற்சி காற்று மழைக் காலம் அதனின் அடிக்குறிப்புகள் தமிழில் காற்றை, வளி, கால் என்றும் அழைப்பதுண்டு இதனை நாம் கங்கராம்பூர் மேற்கு வங்க நகரம் அதனின் காலநிலைப்படி பார்த்தால் இந்தியாவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள தெற்கு தினஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் மற்றும் நகராட்சி ஆகும். இது கங்கராம்பூர் துணைப்பிரிவின் தலைமையகம்காம். இந்த நகரம் புனர்பாபா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் பசிம் தினஜ்பூரின் பகுதியாக உள்ளது உத்திர தினாஜ்பூர் மற்றும் தெற்கு தினஜ்பூருக்குப் பிரிக்கப்பட்டுள்ளது இது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமாக தெற்கு தினாஜ்பூரின் துணைப்பிரிவாக மாறியது. பண்டைய காலங்களில் மக்கள் பெரும்பாலும் இந்த நகரத்தை டம்டாமா அல்லது தேவ்கோட் என்று அழைத்தனர் கங்கரம்பூர் கிட்டத்தட்ட தட்சின் தினாஜ்பூர் மாவட்டத்தின் மத்தியில் இருவத்தி ஐந்து புள்ளி நான்கு புள்ளி வடக்கு இருவத்தி எட்டு எண்பத்தி எட்டு புள்ளி அம்பத்தி ரெண்டு கிழக்கு என்ற புவியியல் இருப்பிடத்தில் அமைந்துள்ளது இது புனர்பாபா ஆற்றின் கரையில் பரவியுள்ளது ராசரியாக இருவத்தி அஞ்சு meter உயரத்தைக் கொண்டுள்ளது. நகரின் பரப்பளவு பத்து புள்ளி இருவத்தி ஒன்பது சதுர kilometer ஆகும். கங்கராம்பூரில் வெப்பமண்டல ஈரமாக மற்றும் வறண்ட காலநிலையைக் கொண்டுள்ளது. கோடைக் காலமான மே தொடக்கம் ஜுன் வரையிலான மாதங்களில் அதிகபட்சமாக வெப்பநிலை பெரும்பாலும் முப்பத்தி எட்டு degree ஆக காணப்படும் நூறு celsius ஐ விட அதிகமாக இருக்கும். குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வெப்பநிலை டிசம்பர் முதல் மிகக் குறைந்த ஆரம்பமாக நீடிக்கும் குளிர் காலம் இந்து மிகவும் கடுமையாக எல்லாம் இருக்காது

புள்ளி விவரங்களை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினொண்ணாம் ஆண்டு இந்திய மக்கட் தொகையின் கணக்கெடுப்பின்படி கங்கராம்பூரில் அம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சு மக்கள் வசிக்கின்றனர்.

இது தேசிய சராசரியான எழுவத்தி நாலு சராசரியை விட அதிகமாகும். ஆண்களின் கல்வியறிவு விகிதம் எண்பத்தி நாலு சராசரி ஆகவும், பெண்களின் கல்வியறிவு விகிதம் எழுவது சராசரியாகவும் உள்ளது.

அங்கு ஆகும். இந்தியாவின் வெப்பநிலை காலநிலை மாற்றம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சமூகத்தில் முற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சற்று தீங்காகவும் விளைகிறது

காலநிலை மாற்றம் அல்லது தட்பவெப்ப கலை மாறுதல் என்பதாகும். அது, சராசரி பருவ நிலையில் ஏற்படும் மாறுதலாகவோ அல்லது ஒரு சராசாரி பருவ நிலையைச் சுற்றி உள்ளதாகன நிகழ்வுகளாகவோ பரம்பலின் மாற்றமாகவோ இருக்கலாம் எடுத்துக் காட்டாக, மிகவும் அதிகமாக அல்லது மிகவும் குறைவாக தீவிர பருவ நிலை மாற்றங்கள் தட்பவெப்ப நிலை ம~ மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்தோ அல்லது புவி முழுமையிலும் ஏற்படுவதாகவோ கூட இருக்கலாம். இது மீண்டும் மீண்டும் நிகழ்வதால, பெரும்பாலும் சுழற்சியான, தெற்கு அலைவு போன்ற தட்பவெப்ப நிலையின் உருமாதிரியாக இருக்கலாம் அல்லது புழுதிப் புயல் போன்று குறிப்பிட்டும் சொல்லும்படியாக இருக்கலாம் திடீரென்று அஹ் காற்று அடிக்கும் மழைக்காலங்களில் காற்று அடிப்பது வெப்பநிலைக் காலங்களில் மழை பெய்வது அஹ் இது போன்ற காலநிலை மாற்றங்கள் ஒரு ஒரு காலநிலை மாற்றங்களுக்கு வேற வேற காலநிலை மாற்றங்கள் உருவாவதால் அதை

அஹ் அதிகமாக செடி கொடிகளை வளர்க்காமல் போனது அது ஒரு முக்கியாமான காரணமாகவும் இருக்கலாம். நிறைய கட்டிடங்கள் விவசாய நிலங்களில் வந்ததால் காற்று மாசுபடுதல் அஹ் மற்றும் மழையின்மை காரணம் மேகக் கூட்டங்கள் அஹ் ஒன்று கூடுவதற்கு ம~ மரம் வளர்த்தால் மட்டுமே அந்த மழையின் ம~ மரத்தின் மூலமாக வரும் காற்று மூலமாக ஈரப்பதமான காற்றின் மூலமாக மேகக்கூட்டங்கள் ஒன்றிணையும்

குறைவாகவே காணப்படுகிறது. கடந்த ஆறு ஆண்டு காலங்களில் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அண்மைக்காலத்தின் பயன்பாட்டில் குறிப்பாக சுற்று சூழல் பாதுகாப்பு என்னும் பொருளில் தட்பவெப்ப நிலை மாற்றம் என்பது

மேலும் பொதுவாக சொல்வதானால் புவி சூடாகுதல், அல்லது மனித நடவடிக்கைகளின் காரணமாக உருவாகும் புவி சூடாகுதல் தட்பவெப்ப நிலை உருவாக்கும் காரணிகள் என்னவென்றால் தட்பவெப்பநிலை மீதான அழுத்தங்கள் ஆகும், இவற்றில் பின்வரும் செயல்பாடுகள் மாறுபாடுகளும் அடங்கும். புவியை வந்தடையும் சூரிய ஒளிக் கதிர்வீச்சு, புவியின் கோள் சுற்றுப்பாதையில் ஏற்படும் மாற்றங்கள், தட்டுப் புவிப்பொறைக் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் பைங்குடில் வளிமண்டலத்தின் அடர்த்தியில் உண்டாகும் மாற்றங்கள் ஆகியவற்றையாகும். மனிதச் செயற்பாடுகள் இந்தத் தட்பவெப்பநிலைக்கு ஒரு காரணமாகவும் அமைகின்றன.

அமைப்பின் சில பகுதிகள், அதாவது கடல்கள் மற்றும் பனிக்குல்லாய்கள் போன்றவை, அவற்றின் மிகு அளவு காரணமாகத் தட்பவெப்ப நிலைமீதான அழுத்தத்திற்குத் நமது பதிலிறுப்பிலிருந்து தாமதாகமாக அளிக்கின்றன. ஆகவே, தட்ப வெப்பநிலை மூலியமாக புதியதாக மற்றும் வெளியிருந்து வருவதான அழுத்தங்களினால் மாற்றம் அடைவது என்பதாகும், பல நூற்றாண்டுகளோ அல்லது அதற்கும் மேலான கால கட்டத்தையோ எடுத்துக் கொள்ளலாம். புவியோடுத் தகடுகள் பல million வருடங்களாக, புவியோட்டுத் தகடுகள் தமது இயக்கத்தினால், புவியின் நீர் மற்றும் நிலப் பகுதிகள் மறு வரையறுத்துப் புதிய புவியமைப்பை உருவாக்கி வருகின்றன. இவை, பகுதி சார்ந்த மற்றும் உலகம் முழுமைக்குமான தட்ப வெப்ப நிலை மற்றும் வளி மண்டலம் கடல் நீரோட்டம் ஆகிய இரண்டையுமே பதிக்கவல்லது கண்டங்கள் அமைத்திருக்கும் நிலைதான் கடல்களின் ஜியோமிதியைத் தீர்மானிக்கிறது ஆகவே, இது கடல் நீரோட்டங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இருக்கின்றது புவியோட்டுத் தகடுகள் என்பது கடல் நீரோட்டதின் கட்டுப்பாடு என்பதற்கு சுமார் ஐந்து million வருடங்களுக்கு முன்பாகவே அமைந்திருக்கிறது இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போனால் இது தலைப்பு நீண்டு கொண்டே போகும், அதாவது புவியின் தட்ப வெப்ப நிலை மாறுதல் காரணமாக நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறது அது இந்தியாவிலோ தமிழகத்திலோ மற்ற மாநிலங்களிலயோ மட்டும் அல்ல, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரழிவாகவும் கூட இருக்கலாம் உலகின் பல்வேறு நாடுகள் தட்பவெப்ப நிலை மற்றும் கால மாற்றங்களை கண்டு அஞ்சுகிறார்கள் நமது முன்னோர்கள் செய்து வைத்த பல வாழ்க்கை முறைகளை நாம் பின்படுத்தாமல் விட்டதே இதற்கான காரணம், அதை நாம் முறையாக பின்பற்றினால் அடுத்த சங்கதிகளுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு ஒரு புதிய புவியை அமைத்து கொடுத்து நமது சங்கதிகளை வாழவிடலாம் குரு ராம் தாஸ் ஜியின் வாழ்க்கை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

பயோலி கட்டுவதை பார்க்க ஒரு தளம் கட்டச் சொன்னார் குரு சாஹிப் ஜி. அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலும் இளைய மகனிடம் மேடையைக் கட்டச் சொன்னார். குரு ஜி மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தப்பட்ட கண்டு ராமா ஜி கோபம் அடைந்தார்.